பாற ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு கடை இருக்கு.

கீழ ரெண்டு சின்ன குழந்தங்க இருக்காங்க.

பிச்சர்ல ஒரு துணிக்கடை இருக்கு.

அந்த காருக்கு இதுல இருந்து ரெண்டு பேர் எறங்கி அந்த பில்டிங்குள்ள போறாங்க.

ஒரு ஆட்டு மந்தையில நிறைய ஆடு வளர்க்கறாங்க.

இந்த பிஷ் ஷாப்ல நெறைய மீன் தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க.

ஹோட்டல் பேரு ஹோட்டல் ஜாஸ்ன் இருக்கு.

இந்த பெட்ரோல் பங்க் மேல இந்தியன் ஆயில்னு எழுதிருக்கு.

இந்த பில்டிங்கை பாதி கட்டியிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு ஏ_டி_எம் மெஷின் இருக்கு.

இந்த ஏ_டி_எம் மிஷின்ல உள்ள மூணு பேரு போய் பணம் எடுக்க போயிருக்காங்க.

இதுல கண்ணாடி டோர் வச்சு இந்த மெஷின ஓப்பன் பண்ணி இருக்காங்க.

ஒரு டோர் ஓபன்லருக்கு இன்னொரு டோர் க்ளோஸ்ல இருக்கு.

முன்னாடி ஒரு கண்ணாடி போட்ட டோர் இருக்கு.

கடைக்கு முன்னாடி மூணு பைக் பார்க் பண்ணீருக்காங்க.

வானம் ப்ளூ கலர்ல இருக்கு.

அந்த கடைக்கு முன்னாடி நின்னு ஒருத்தன் கைய பாக்கெட்டுக்குள்ள விட்டு போட்டோ எடுத்துட்ருக்கான்.

இங்க ஒரு ஆட்டோவுல பெயிண்ட் அடிக்கிறாங்க வெறு வெர்டல் பார்ட் மட்டு இருக்கு.

அதுல டீ காபி இருக்கணும் கிடைக்கணும்னு போட்டு இருக்கு.